மொசில்லா பயர்ஃபாக்ஸ் ல்Organizing புக்மார்க்ஸ் மற்றும் பிரின்டிங் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு இந்த டியூட்டோரியல் லில் புக்மார்க்ஸ் பற்றிக் கற்போம் மேலும் கற்கப்பது புக்மார்க்ஸ் ஐ ஒழுங்கமைப்பது பயர்ஃபாக்ஸ் பேஜ் ஐ செட்டப் செய்வது பிரிவ்யூ மற்றும் அதை பிரின்ட் செய்வது
இங்கே பயர்ஃபாக்ஸ் வெர்ஷன் 70 ஐ உபுண்டு 1004 ல் பயன்படுத்துகிறோம் பயர்ஃபாக்ஸ் ப்ரவ்சர் ஐத் திறக்கலாம்
டிஃபால்ட் ஆக யாஹூ ஹோம் பேஜ் திறக்கிறது
நீங்கள் அடிக்கடி பயன்படுத்தும் பேஜஸ் க்குச் செல்ல புக்மார்க்ஸ் உதவுகிறது முன்னர் ஒரு டியூட்டோரியல் லில் புக்மார்க்ஸ் குறித்து சிலவற்றை கற்றிருந்தோம்
அங்கே ஜிமெயில் க்கு ஒரு புக்மார்க் ஐ சேர்த்தும் இருந்தோம்
ஜிமெயில் ஹோம் பேஜ் ஐத் திறக்க இதை சொடுக்கலாம்
நாம் ஜிமெயில் ஹோம் பேஜ் க்கு செல்கிறோம்
அட்ரெஸ் பார் ல் ஜிமெயில் அட்ரெஸ் க்கு வலப்பக்கம் இருந்த யெல்லோ ஸ்டார் ஐ கவனித்தீர்களா
இது இந்த சைட்
புக்மார்க் செய்யப்பட்டதைக் காட்டுகிறது நீங்கள் புக்மார்க் ன் பெயரை மாற்றவும் வேறு போல்டர் ல் சேமிக்கவும் கூட இந்த ஸ்டார் ஐப் பயன்படுத்தலாம்
ஜிமெயில் ஐ மைக்மெயில்பேஜ் என பெயர் மாற்றி அதை மைனியூபுக்மார்க்ஸ் என்ற புதிய போல்டர் ல் சேமிப்போம் அட்ரெஸ் பார் ல் யெல்லோ ஸ்டார் ஐ சொடுக்கவும் எடிட் திஸ் புக்மார்க் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
நேம் பீல்ட் ல் மைக்மெயில்பேஜ் என enter செய்க போல்டர் drop டவுன் ல் சொடுக்கி சூஸ் ஐத் தேர்க புக்மார்க்ஸ் மேனு ஐத் தேர்ந்து நியூ Folderல் சொடுக்கவும் ஒரு புதிய போல்டர் உருவாக்கப்படுகிறது
அந்த போல்டர் ஐMyBookmarks என மாற்றுக டாக்ஸ் ல் எமெயில் என டைப் செய்க டாக்ஸ் புக்மார்க்ஸ் ஐ வகைப்படுத்த உதவுகிறது பல டாக் களை ஒரு புக்மார்க் உடன் தொடர்புபடுத்த முடியும் உதாரணத்திற்கு ஒரு ஷாப்பிங் சைட் ஐ புக்மார்க் செய்யும் போது நீங்கள் அதை கிஃப்ட்ஸ் புக்ஸ் அல்லது டாய்ஸ் என டாக் செய்யலாம் டோன் ஐ சொடுக்கவும் அந்த பேஜ் ஐ புக்மார்க் செய்யCTRL ட் ஐ மாற்றாக அழுத்தலாம் மேனு பார் ல் புக்மார்க்ஸ் ஐ சொடுக்கவும் புக்மார்க்ஸ் மேனு ல் மைபுக்மார்க்ஸ் போல்டர் தோன்றுகிறது
போல்டர் மீது கர்சர் ஐ வைக்கவும்
மைக்மெயில்பேஜ் புக்மார்க் அங்கே சேமிக்கப்படுகிறது
இப்போது அட்ரெஸ் பார் ல் எமெயில் டாக் ஐ டைப் செய்க லிஸ்ட் ன் முதல் ஆப்ஷன் ஆக சைட் மைக்மெயில்பேஜ் தோன்றுவதைக் கவனிக்கவும் எனவே நாம் புக்மார்க் பெயரை மாற்றி மற்றொரு போல்டர் ல் சேமித்து அதை டாக் பயன்படுத்தி கண்டுபிடித்தோம்
இப்போது வுவ் டாட் கூகிள் டாட் காம் வெப்சைட் ஐ புக்மார்க் செய்யலாம் address பார் ல் அட்ரெஸ் ஐத் தேர்ந்து அதை நீக்கவும் டைப் செய்க வுவ் டாட் கூகிள் டாட் காம் Enter செய்க இப்போதுAddress பார் ன் வலப்பக்க மூலையில் இருந்து ஸ்டார் ஐ சொடுக்கவும் கூகிள் வெப்சைட் புக்மார்க் செய்யப்படுகிறது
அதேபோல மேலும் நான்கு சைட் களை புக்மார்க் செய்யலாம் ஸ்போக்கன் டியூட்டோரியல் yahooபயர்ஃபாக்ஸ் add ஒன்ஸ் மற்றும் உபுண்டு
இந்த புக்மார்க் களை ஒரு போல்டர் க்கு சேமிக்கவில்லை என்பதை கவனிக்கவும்
நாம் உருவாக்கிய புக்மார்க் ஐ எப்படி நீக்குவது
ஆம் எடிட் திஸ் புக்மார்க் டயலாக் பாக்ஸ் ல் ரிமூவ் புக்மார்க் பட்டன் ஐ நீங்கள் ஏற்கனவே பார்த்து இருக்கிறீர்கள் wwwgooglecom புக்மார்க் ஐ நீக்கலாம்
அட்ரெஸ் பார் ல் டைப் செய்க wwwgooglecom
யெல்லோ ஸ்டார் ஐ சொடுக்கவும் எடிட் திஸ் புக்மார்க் டயலாக் பாக்ஸ் ல் ரிமூவ் புக்மார்க் பட்டன் ஐ சொடுக்கவும் மேனு பார் ல் புக்மார்க்ஸ் மற்றும் மைபுக்மார்க்ஸ் ஐ சொடுக்கவும் google புக்மார்க் புக்மார்க் மேனு ல் இனி தோன்றாது நீங்கள் உருவாக்கும் புக்மார்க்ஸ் ஐ எப்படி அணுக முடியும்
பல வழிகளில் புக்மார்க்ஸ் அணுகலாம்
அட்ரெஸ் பார் ல் நீங்கள் புக்மார்க் செய்த சைட் ஐ டைப் செய்வது அதை அணுக சுலபமான வழி அட்ரெஸ் barல் சொடுக்கி தோன்றும் அட்ரெஸ் ஐ தேர்ந்து அதை நீக்கவும்
இப்போது அட்ரெஸ் barல் ஜி என டைப் செய்க ஜி ல் தொடங்கும் வெப்சைட் கள் தோன்றுவதைக் கவனிக்கவும்
இவையும் நீங்கள் புக்மார்க் செய்த டாக் செய்த பார்த்த சைட் களே லைப்ரரி விண்டோ ல் நீங்கள் புக்மார்க்ஸ் ஐ பார்க்கவும் அடுக்கவும் முடியும் மேனு பார் ல் புக்மார்க்ஸ் ஐ சொடுக்கி ஷோவ் ஆல் புக்மார்க்ஸ் ஐத் தேர்க லைப்ரரி விண்டோ திறக்கிறது நீங்கள் உருவாக்கிய அனைத்து புக்மார்க் களும் டிஃபால்ட் ஆக அன்சார்ட்டட் புக்மார்க்ஸ் போல்டர் ல் சேமிக்கப்படுகிறது
யாஹூ ஸ்போக்கன் டியூட்டோரியல் உபுண்டு மற்றும் பயர்ஃபாக்ஸ் add ஒன்ஸ் ஆகிய புக்மார்க் கள் இங்கே பட்டியலிடப்பட்டுள்ளதைக் கவனிக்கவும்
யாஹூ இந்தியா புக்மார்க் ஐ புக்மார்க்ஸ் மேனு க்கு சேர்க்க சொல்லுவோம் முதலில் லைப்ரரி விண்டோ ஐ ஸ்க்ரீன் ன் நடுவில் நகர்த்துவோம்
இப்போது நாம் மேனு பார் மற்றும் ஆப்ஷன்ஸ் ஐ தெளிவாகப் பார்க்கலாம்
அன்சார்ட்டட் புக்மார்க்ஸ் போல்டர் ல் யாஹூ புக்மார்க் ஐத் தேர்க லெஃப்ட் மாஸ் பட்டன் ஐ அழுத்தி புக்மார்க் ஐBookmarks மேனு க்கு இழுக்கவும் கர்சர்
புக்மார்க்ஸ் மேனு க்கு மேலே உள்ளதா என உறுதி செய்க புக்மார்க் மேனு விரிவடைகிறது மேனு மீது மாஸ் பாயிண்டர் ஐ வைத்து லெஃப்ட் மாஸ் பட்டன் ஐ விடுவிக்கவும்
இப்போது புக்மார்க்ஸ் மேனு ல் சொடுக்கவும்
புக்மார்க்ஸ் மேனு ல் யாஹூ புக்மார்க் தோன்றுகிறது லைப்ரரி விண்டோ லிருந்து நேரடியாக புக்மார்க் ஐத் திறக்க வெறுமனே அதன் மீது double கிளிக் செய்க இப்போது லைப்ரரி விண்டோ ஐ மூடலாம் புக்மார்க்ஸ் ஐ சோர்ட் செய்யவும் பயர்ஃபாக்ஸ் உங்களை அனுமதிக்கிறது புக்மார்க்ஸ் ஐ பெயர்கள் மூலம் சோர்ட் செய்யலாம்
மேனு பார் ல் வியூ ஐ சொடுக்கி Sidebarஐத் தேர்ந்து புக்மார்க்ஸ் ல் சொடுக்கவும் லெஃப்ட் பேனல் ல் புக்மார்க்ஸ் சைட்பார் தோன்றுகிறது googleகாம் ஐ மீண்டும் புக்மார்க் செய்யலாம்
புக்மார்க்ஸ் சைட்பார் ல் அன்சார்ட்டட் புக்மார்க்ஸ் போல்டர் ஐத் தேர்ந்து அதை right கிளிக் செய்க சோர்ட் பை நேம் ஐத் தேர்க புக்மார்க்ஸ்
பெயர் மூலம் சோர்ட் செய்யப்படுகிறது
புக்மார்க்ஸ் ஐ கைமுறையாககூட நீங்கள் மாற்றியமைக்கலாம்
புக்மார்க்ஸ் சைட்பார் ல் புக்மார்க்ஸ் மேனு போல்டர் ல் சொடுக்கி திறக்கவும்
அடுத்து அன்சார்ட்டட் புக்மார்க்ஸ் போல்டர் மீது சொடுக்கி திறக்கவும் ஸ்போக்கன் டியூட்டோரியல் புக்மார்க் மீது மாஸ் ஐ நகர்த்தவும் இப்போது புக்மார்க்ஸ் சைட்பார் ல் உள்ள உபுண்டு ஆண்ட் பிரீ சாஃப்ட்வேர் போல்டர் வரை அந்த புக்மார்க் ஐ லெஃப்ட் மாஸ் பட்டன் ஐ அழுத்தி இழுக்கவும்
மாஸ் பட்டன் ஐ விடுவிக்கவும் உபுண்டு ஆண்ட் பிரீ சாஃப்ட்வேர் போல்டர் க்கு புக்மார்க் நகர்த்தப்படுகிறது புக்மார்க்ஸ் சைட்பார் ல் நீங்கள் செய்த மாற்றங்களும் புக்மார்க்ஸ் மேனு ல் பிரதிபலிக்கபடுகிறது
நீங்கள் புக்மார்க்ஸ் ஐ தானியங்கியாகவும் சோர்ட் செய்யலாம்
மேனு பார் ல் புக்மார்க்ஸ் ஐ சொடுக்கி ஷோவ் ஆல் புக்மார்க்ஸ் ஐத் தேர்க தோன்றும் லைப்ரரி விண்டோ ல் இடது பேனல் ல் இருந்து அன்சார்ட்டட் புக்மார்க்ஸ் ஐத் தேர்க இப்போது சொடுக்கவும் வியூஸ் சோர்ட் மற்றும் சோர்ட் பை அடெட் அட்ரெஸ் அவர்கள் புக்மார்க்ஸ் ஆக சேர்த்த ஆர்டர் ல் சோர்ட் செய்யப்படுகிறது
Closeஐ சொடுக்கவும் கடைசியாக இந்த வெப் பேஜ் ஐ பிரின்ட் செய்வதைப் பார்க்கலாம்
முதலில் வெப் பேஜ் ஐ பிரின்டிங் க்காக செட் உப் செய்யலாம்
பயர்ஃபாக்ஸ் மேனு பார் ல் பைல் ல் சொடுக்கி பேஜ் செட்டப் ஐத் தேர்க பேஜ் செட்டப் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது பேப்பர் சைஸ் ஐ ஆ4 எனத் தேர்க ஓரியன்டேஷன் ஐ போர்ட்ரெய்ட் ஆகத் தேர்க அப்ளை பட்டன் ஐ சொடுக்கவும் செட்டிங்ஸ் எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது என காண பைல் பிரின்ட் பிரிவ்யூ
அதை பிரின்ட் செய்யும்போது எப்படி இருக்கும் என பார்க்கலாம் இதை மூட குளோஸ் ஐ சொடுக்கவும் பயர்ஃபாக்ஸ் மேனு பார் ல் பைல் ஐ சொடுக்கி பிரின்ட் ஐத் தேர்க ஸ்க்ரீன் ல் பிரின்ட் டயலாக் பாக்ஸ் தோன்றும் இங்கே ஜெனரல் Tab ல்Generic பிரின்டர் ஆப்ஷன் ஐத் தேர்க அடுத்து ரங்கே பீல்ட் ல் ஆல் பேஜஸ் ஐத் தேர்க Copiesல் 1ஐத் தேர்க ஆப்ஷன்ஸ் tab ல் சொடுக்கி இக்னோர் ஸ்கேலிங் ஆண்ட் ஷ்ரிங்க் டோ பிட் பேஜ் Widthஐத் தேர்க பிரின்ட் ல் சொடுக்கவும் பிரின்டர் சரியாக கான்ஃபிகர் செய்யப்பட்டு இருந்தால் பிரின்டிங் ஐ இப்போது ஆரம்பித்து இருக்கும்
இந்த டியூட்டோரியல் லின் நிறைவுக்கு வந்துவிட்டோம்
இந்த டியூட்டோரியல் ல் நாம் கற்றது Bookmarks மேலும் கற்றது புக்மார்க்ஸ் ஐ ஆர்கனைஸ் செய்தல் பயர்ஃபாக்ஸ் பேஜ் ஐ செட்டப் செய்தல் பிரிவ்யூ மற்றும் பிரின்ட் செய்தல்
இப்போது அசைன்மென்ட் ஒரு புதிய மொசில்லா பயர்ஃபாக்ஸ் விண்டோ ஐத் திறக்கவும் புதிய ஐந்து சைட் களைத் திறக்கவும் அனைத்தையும் புக்மார்க் செய்யவும் அனைத்து புக்மார்க் களையும் ஒரு புதிய போல்டர் ல் சேமிக்கவும் அந்த புக்மார்க்ஸ் ஐ ரிவர்ஸ் அல்பாபெட்டிக்கல் ஆர்டர் ல் ஒழுங்குப்படுத்தவும் கடைசி புக்மார்க் சைட் க்குப்போகவும் அந்த வெப் பேஜ் ஐ பிரின்டிங் க்கு செட்டப் செய்து பிரின்ட் செய்க தொடுப்பில் உள்ள விடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்கச்சொல்கிறது
இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணுங்கள்
ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு
செய்முறை வகுப்புகளை நடத்துகிறது
இணைய வழி பரிட்சையில் தேருவோருக்கு சான்றிதழ் அளிக்கிறது
மேலும் விவரங்களுக்கு contactspoken tutorialorg ஸ்போக்கன் டியூட்டோரியல் புரொஜெக்ட் டால்க் டோ ஆ டீச்சர் புரொஜெக்ட் இன் அங்கமாகும்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
நன்றி